இந்த பிரசாதம் படி ஐந்து அன்பர்களின் முன் வைக்கப்பட்டது பயமோ ஏமாற்றமோ இருக்கிறதா என்று விசாரித்தார். அவர் தனது மகளின் உறவை கொடுக்காத நிலையில் சுஷீல் கவுர் வெளியே வந்தார் அது என் விருப்பமா என்றாள் குரு சாஹிப் அடக்குமுறை மற்றும் ஒடுக்குமுறையை எதிர்த்துப் போராட பல தியாகங்களை செய்துள்ளார் இந்த அரசர்கள் நான் உனக்கு துரோகம் செய்தேன் அந்த தவறை அழிக்க என் உயிரை சிக்கியரிடம் கொடுக்கிறேன் தேவைப்பட்டால் அனைத்தையும் தியாகம் செய்வேன்.

ஹம் என்ன லியோன்சி madam என்ன பண்ணிட்டு இருக்கீங்க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

இல்லடி உனக்கு வேலை எல்லாம் நான் சொல்லலடி ஒரு company க்கு போயிட்டு, இப்பதான் interview முடிஞ்சு நடந்து வந்துட்டு இருக்கேன் அப்~ அப்போ அப்படி கெத்தா சொல்லணும் ரோட்ல வேலை தேடிட்டு வர்றேன்னா ரோட்ல அங்க என்ன வேலை இருக்கு, தேடறதுக்கு வேலை தேடி வேலை தேடி அலுத்துப் போச்சுடி வேற என்ன பண்றது எங்கேயுமே வேலை கொடுக்க மாட்றாங்க படிச்சதெல்லாம் waste தான் போல படித்தது என்றுமே வீணாகாது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் லியோன்சி எங்க எல்லாரும் படிக்கிறாங்க இந்த காலத்துல ஆனா யாரு தான் படிச்ச மாதிரி இருக்குறாங்க எல்லாமே அந்த அறிவை waste ஆ தானே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 ஆமாம் நீ கூட engineering படிச்சுட்டு இப்ப ஏதோ IT company ல work பண்றியாம் என்ன சொல்றது அப்ப engineering க்குள்ள மரியாதை எங்க போச்சு engineering மரியாதை எங்க போச்சுன்னா அது வந்து மரியாதை அதுக்கு இருக்கத்தான் செய்யுது ஆனா இந்த மக்கள் வந்துட்டு எல்லாரும் engineering படிக்கிறதுனால அதை மதிக்க மாட்றாங்க. அது எது என் மேலே உள்ள தப்பு கிடையாது அது இந்த system

ஓ உங்க வருத்தத்தை நீங்க சொல்றீங்க. ஆனா இது வந்து யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது இல்லன்னு சொல்ல முடியாது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 அது உண்மைதான் இப்போ அரசு வேலையிலேயே வந்து, இந்த வட மாநிலத்தில இருந்து தமிழ்நாட்டுல உள்ள

அவங்க okay குடுத்து அதை proceed ம் பண்ணியிருக்காங்க அந்த exam எழுதறதுக்காக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 அந்த education system வந்து, ஒழுங்கா இல்லைன்னுதானே அர்த்தம் அதனாலேதான் அவங்க இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க இந்த மாதிரிதான் ஒவ்வொரு துறையிலேயுமே வந்து, படிச்சவங்க மேலே இருக்காங்கன்னுதான் பேரு ஆனா படிச்சவங்க யாருமே ஒழுங்கா பண்ணல எங்க படிச்சவனையும் படிக்காதவனையும் என்ன முடிவு பண்ணுது காசுதான் முடிவு பண்ணுது பணம் குடுத்தா எவனும் சாதாரண மனுஷனும் இதாகலாம் சாதனையாளர் ஆகலாம் எல்லாமே பணம்தான் பணம் மட்டும்தான் எல்லாத்தையுமே இங்க முடிவு பண்ணுது

நம்மள எப்படியாவது கொண்டு வந்து நம்மள நம்ம நினைச்ச ஒரு aim க்கு நம்மளை கொண்டு விட்டுடறாங்க. ஆனா ஆனா இது அது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல அது ரொம்பவே சாத்தியமா இருக்கு ஏன்னா எல்லாருமே இங்க படிச்சிருக்காங்க இப்ப ஒரு வீட்டுல அஞ்சு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் engineering இரண்டு பேர் doctor அப்படின்னு படிக்கறவங்களும் ஏகப்பட்ட வீட்டுல இப்படி எல்லாம் நடக்குது எல்லாருமே இங்க படிச்சிருக்காங்க. ஆனா ஆஹ் அதுக்கு அடுத்த district அப்படி எல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம்னா ரொம்ப அதாவது இந்த படிக்கக்கூடிய அதாவது நினைச்சதா படிக்க முடியாம இருக்கவங்க சதவீதம் வந்து ரொம்பவே அதிகமா தான் இருக்கு ஆஹ் ஆமா ஆமா இப்ப வந்து, education சிஸ்டத்துல இந்த படிப்பை சொல்லித் தர்றதை விட அவங்க வந்து காசுக்குத்தான் நிறைய importance குடுக்கறாங்க இப்போ எவ்வளவுதான் அரசாங்கம் school இருந்தாலுமே ஆஹ் என்ன சொல்றது அந்த அரசாங்க school அ விட நிறைய CBSE school உ ஆஹ் அந்த மாதிரி நிறைய syllabus எல்லாம் கொண்டு வந்து, இதுல நீங்க இதுல வந்து உங்க பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வச்சாதான் நிறைய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 அப்போ அந்த நல்லா ஏழை மக்களும் என்ன யோசிப்பாங்க நம்ம பிள்ளையும் அங்க போய் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க ஆஹ் ரூபாய் இல்லையே நினைச்சு அவங்க ரொம்ப feel பண்ணிட்டு தான் இருக்காங்க அதனால கூட நிறைய மக்கள் மனமுடைஞ்சு போறாங்க ஹம் ஆமா அது correct தான் ஆனா வந்துட்டு இப்ப தானே இந்த CBSEsyllabusICC அப்படி எல்லாம் இது இப்ப தானே வந்திருக்கு ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த காலத்துல வந்துட்டு இதெல்லாம் இருந்துச்சா என்ன வெறும் government school தான் அந்த government school ல படிச்சு எத்தனையோ பேரு நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பெரிய ஆள் ஆயிருக்காங்க ஆஹ் நம்ம அப்துல் கலாம் எடுத்துக்~ எடுத்துக்குவோம் அவரு எவ்வளவு பெரிய scientist ஆனாரு அவரும் இதே தமிழ்நாட்டுல பொறந்து ராமேஸ்வரத்துல பொறந்து வளர்ந்தவர்தான் அதே மாதிரி நம்ம கூகுள் CEO வந்திருக்காருல்ல சுந்தர் பிச்சை அவரும் நம்ம இதுல உள்ளவர்தான் அப்புறம் வந்துட்டு நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல ஆஹ் இருந்து ஒருத்தர் யாரு ISRO ஓட தலைவர் யாரு சிவன் அவர் வந்து, நம்ம சரல்ல உள்ள ஒரு government school ல படிச்சவரு இவங்களுக்கெல்லாம் இவங்க எல்லாம் படிச்சப்ப எத்~ எத்தனை எந்த வருஷத்துல படிச்சிருப்பாங்க இப்பவுமா படிச்சிருக்காங்க அவங்க எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி படிச்சிருப்பாங்க அப்படி படிச்சு அவங்க எதுல படிச்சிருப்பாங்க government school லதான் படிச்சிருப்பாங்க படிச்சும் அவங்க இப்ப எவ்வளவு பெரிய ஆளா வந்து நிக்கிறாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன government school அதாவது சாதாரண மனுஷனும் நல்ல ஒரு ஆளா ஆகலாம் அது எல்லாமே நம்ம கையிலதான் இருக்குது அது உண்மைதான் முன்னாடி வந்து, education வந்து எல்லாமே ஆஹ் go~ இது அரசு பள்ளியிலே மட்டும்தான் நடந்துச்சு அது வந்து நிறைய மக்களுக்கு தெரிஞ்சாலுமே இப்போ யாருமே அந்த மாதிரி விடறதுக்கு யோசிக்கதான் செய்றாங்க அது மட்டும் இல்லாம நம்ம வந்து, அரசு பள்ளியிலே நம்ம போய் படிக்கும் போது நமக்கு நிறைய சலுகைகள் கூட கிடைக்குது ரொம்ப ஏழை மக்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் உதவிகள் எல்லாமே கிடைக்குது. அதை எல்லாம் யாருமே யோசிக்க மாட்றாங்க

அப்~ அப்படி எல்லாம் யாருமே இல்லை இப்ப உள்ள system ஐ படி பார்த்தீங்கன்னா இந்த ஆஹ் bank ல வந்து கொ~ சில திருட்டு எல்லாம் பண்றாங்க அது வந்து fakeOTP அனுப்பி அந்த மாதிரி திருட்டு எல்லாம் பண்றாங்க அப்படின்னா அது எல்லாம் இப்ப உள்ள youngsters தான் இந்த உள்ள காலத்துல படிச்சு அவங்க அந்த படிப்பறிவையே தப்பாதான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அதை வந்து, சரியான வழியில பயன்படுத்தவே இல்லை தேவையில்லாத வேலையைதான் செய்யறாங்க இந்த ஆஹ் mobile ஐப் பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உள்ளாடிப் போய் அதிலே இருந்து எந்தெந்த விதத்திலே எல்லாம் திருட முடியும்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 பெரிய officers எல்லாமே வந்து, நல்லா படிச்சு இந்த நாட்டுக்கு எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆஹ் உயர்ந்திருக்காங்க அந்த கல்வியை வந்து, இப்பவும் திரும்பவும் கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த ஆசிரியர்கள் எல்லாம் வந்து, இந்த மாணவர்களுக்கு அதை புரிய வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீ என்ன நினைக்கிற

நமக்கு இப்பதான் நிறைய system மாறிருச்சு எல்லாமே நமக்கு மாறிடுச்சு நமக்கு வந்துட்டு இப்ப முன்னாடி வந்துட்டு ஆஹ் அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்துல வந்து, படிக்கிறதுக்காக வந்துட்டு அதை மத்~ இந்த காமராஜர் வந்து government school எல்லாம் முன்னாடியே இருந்துச்சு ஆனா அதுல படிக்கக்கூடிய மாணவர்களோட சதவீதம் வந்து, ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்போ அதுக்காகதான், அஹ் அந்த காலத்துல வந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க அப்போ அதுக்காகதான் காமராஜர் என்ன பண்ணாரு ஹம் சரி, இவங்க சாப்பிடறதுக்காகவாவது school க்கு வரட்டுமே அப்படின்னுட்டுதான் மதிய உணவுத் திட்டம்னு அதை கொண்டு வந்தாங்க ஆனா அப்ப வந்துட்டு நிறைய பேர் வந்து ஆஹ் நிறைய பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து அதாவது ஒரு வேளை சாப்பாடாவது நமக்கு கிடைக்குமே அப்படிங்கறதுக்காக படிக்க வந்தவங்களும் இருக்காங்க ஆனா இப்ப வந்து, government எவ்வளவு எவ்வளவு திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்தாச்சு மதிய உணவுத் திட்டம், அவர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்துட்டு ப~ free book book க்கு free note உ அதுக்கு அப்பறம் free யா uniform செருப்பு bag உ எல்லாமே என்னெல்லாம் தேவையோ ஒரு போறதுக்கு ஒரு பையனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே அவங்க கொண்டு வந்துட்டாங்க ஒரு laptop உ cycle உ எல்லாமே கொடுத்துருக்காங்க எல்லாத்தலையும் விழிப்புணர்வு இருக்க தான் செய்து ஆனா என்னன்ன இருந்தாலும் நம்ம மக்கள் வந்துட்டு இன்னும் CBSE அந்த மாதிரி தேடி போறாங்க ஏன்னா அவ்ளோ தூரம் வந்துட்டு அங்க விளம்பரம் இருக்குது அதனால அது ஏன்னா ஒருத்தவங்க வந்துட்டு ஆஹ் ஒரு பையன் ஒரு நம்ம normal லா government school ல படிக்கணும்ன்னா ஐந்து subject படிக்கணும்னா CBSE ல ஏழு subject படிக்கலாம். அப்ப நம்ம pa~ நம்ம அம்மாக்கள் எல்லாம் என்ன நினைப்பாங்க அவன் நம்ம பிள்ளை இன்னும் கூட ரெண்டு பாடம் படிச்சா நல்லாதானே இருக்கும். நல்ல அறிவு வளரும் சொல்லி அந்த பிள்ளைங்க மேல வந்துட்டு, அவங்களோட இதை வந்து திணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு வந்துட்டு full ஆவே mindset எல்லாமே இந்த மாதிரி இதுலதான் போகுமே தவிர அதுக்கு எங்க relax time இருக்கு அது உண்மைதான், எவ்வளவு தூரம் வந்து, நம்ம வந்து அந்த கல்வி அறிவு அதுகளுக்கு கொடுத்து, இதெல்லாம் தப்பான வழின்னு சொல்லி கொடுத்தாலுமே இவ்வளவு படிக்கணும், நீ பத்தாம் class ல இவ்வளவு mark எடுக்கணும் , twelfth ல நீ state first வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோர்கள் வந்து ரொம்ப அந்த பிள்ளையை கடுமையா சொல்லும் போது அந்த பிள்ளை தப்பான முடிவெடுக்கதான் போகுது நம்ம எவ்ளோ எவ்ளோ தூரம், ஆஹ் எடுத்துச் சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்பு நீ நல்லா படிக்கணும். அந்த மாதிரி நல்லவிதமா ஆலோசனைகள் சொன்னாலுமே அந்த பிள்ளைகள் வந்து, அந்த pressure அ வந்து தாங்க முடியாம தப்பான முடிவுக்குதான் போகுது. அதை வந்து, இந்த பெற்றோர்கள் வந்து உணர்ந்து கொள்ளவே இல்லை இருந்தாலும்

அப்படின்னு ஒவ்வொரு இதுக்கும் மாத்தி, மாத்தி அவங்களை விட்டுட்டே இருக்கும்போது அந்த சின்ன பிள்ளையிலேயே அந்த பிள்ளைக்கு வந்து, அந்த இதெல்லாம் அந்த என்ன சொல்றது எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் படிச்சு போற அளவுக்கு அந்த பிள்ளைகிட்ட capacity இல்லை அது வந்து, அது தாங்க முடியாம நிறைய பிள்ளைங்க அதனாலயே இப்ப suicide பண்ணிக்குது அதை யாருமே புரிஞ்சுக்கிறதே இல்ல இப்பல்லாம். ஹம் ஆமா ஆனா வந்துட்டு, கல்வி வந்து உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான விஷயம்தான் இப்போ இங்கிலிஷ் வந்துட்டு முன்னாடி எல்லாம் அவ்வளவு தூரம் இதா பேசப்படல ஆனா இப்போ ஆங்கிலம் தெரியாம ஒருத்தனால ஒரு நாட்டுக்கோ sorry ஒரு அடுத்த state க்கு போக முடியுமா கண்டிப்பா முடியாது. நம்ம தாய்மொழி நமக்கு தெரியும் okay தான். ஆனா அது வந்து அடுத்த அடுத்த தாய்மொழிகாரனுக்கு அது தெரியாதுல்ல ஆஹ் இப்ப வந்துட்டு ஒரு பக்கத்து state ஆ இருக்கு நம்ம கேரளாவோ, கர்நாடகாவோ, எங்க போனாலுமே நமக்கு தேவ~ அடிப்படையா தேவையானது வந்து, என்னது இங்கிலிஷு அது வந்து, கத்து தர்றதுனால அது பிரச்சனை இல்லை அது நல்லதுதான் அதுதான் so அதாவது நல்லதும் நல்லதும் இருக்கு அதே இது வந்து, தீமையானதும் நிறைய இருக்கு இப்ப எல்லாம் சின்ன பிள்ளையிலே இந்த பிள்ளைங்களுக்கு phone ன கையிலே கொடுத்து அது எல்லாமே தெரியுது ரெண்டு வயசு பிள்ளை எங்க அக்கா பிள்ளை டி அவளுக்கு வந்துகிட்டு எதுல போய் எங்க search பண்ணனும் என்ன voice voice அ இந்த voice search கொடுத்து விளம்பரம் வந்தா skip ad கொடுக்கிற அளவுக்கு அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு. அப்போ எவ்வளவு தூரம் அவ இருக்கான்னு பாரேன்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 பத்து வயசு ஆனாலுமே அந்த phone ன எடுத்து ஒண்ணும் பண்ணத் தெரியாது. ஒரு phone பண்றதுக்கு கூட நமக்கு தெரியாது அந்த அளவுக்குதான் இருந்தோம். ஆனா, அந்த காலத்தின் மாற்றம் பாத்தியா education இல்லாமலேயே அந்த பிள்ளைங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வர அளவுக்கு வச்சிருக்கு இது எல்லாமே நல்லதுக்குன்னு நினைக்கிறியா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 ஒரு விஷயத்துல நல்லது இருக்கோ அதே அளவுக்கு கண்டிப்பா அதுல கெட்டது கண்டிப்பா இருக்கும். நம்ம நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிடணுமே தவிர கெட்டதை வந்து, நம்ம கண்டிப்பா அதை நோக்கி நம்ம போகவே கூடாது. ஆனா இப்ப உள்ள காலத்துல வந்துட்டு, அதிகமா படிக்கறாங்க எல்லாத்தலையும்அதாவது ஒரு இது நம்ம இவ்வளவு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்குள்ள புகுந்து, அது எல்லாம் புகுந்து விளையாண்டு அதுல உள்ள எல்லா தப்பான விஷயங்களும் இந்த பிள்ளைங்க கத்துக்குறாங்க education வந்து, ஒருத்தனை வந்து உயர்த்திதான் விடணுமே தவிர கண்டிப்பா அவன வந்து, கீழ கொண்டு போகக் கூடாது. அப்படிதானே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

ஒருவேளை யாராச்சும் தீய வழியில போறதா இருந்தாலும் அவங்களையும் நம்ம நல்ல வழியில கூட்டிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக மட்டும்தான் education இருக்கு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

எங்க போய் நிக்க போகுது இந்த தலைமுறை அப்படிங்கிறது தெரியல இது education பண்ற problem ஆ இல்லை இந்த இளைஞர்களோட தப்பா அப்படிங்கிறது வந்து புரியவே மாட்டுது ஆமா, அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு இளைஞர்கள்தான் நாட்டை முன்னேத்துவாங்க அப்படி இப்டிண்டு ஆனா, வந்துட்டு அதுக்கான நடைமுறையிலே யாருமே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 அவனுக்கு வந்துட்டு, கேள்விக்குறியாதானே இருக்கு அவனால எங்க நம்ம வந்து easy யா படிச்சுடுறோம். ஆனா வந்துட்டு, இந்த கிராமப்புறங்கள்ல உள்ள பிள்ளைங்க எல்லாம் நம்மள விட அதிக அறிவு இருக்கு அவங்களுக்கு எல்லாமே எல்லா அறிவும் ஆற்றலும் அவங்களுக்கு இருக்கு ஆனா அவங்களால அதை வெளிய கொண்டு வர முடியல ஏன்னா அதுக்கான ஆஹ் த~ அதாவது platform சொல்வாங்க அதுக்கான தகுதி வந்துட்டு, அவங்களுக்கு வந்து கிடைக்கல பாவம் ஆனா, இது வந்து இன்னும் மாறணும் அதாவது எதாவது உண்மையா கண்டிப்பா அங்க உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு வேலை கிடைச்சுதுன்னா அவங்க அடுத்த அவங்க தலைமுறையை அவங்க உண்மையாவே நல்லபடியா கொண்டு வந்துருவாங்க தெரியுமா

அவங்க கூட சேர்ந்து, அவங்க கூட நம்ம வேலை செஞ்சு நம்ம வாழ்க்கையில உயர்ந்துருவோம். ஆனா, இந்த கிராமப்புறத்தில இருந்து வர்ற மக்கள் வந்து, அஹ் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவ~ அந்த இப்ப சென்னை, பெங்களூர் இந்த மாதிரி எல்லாம் போகும்போது அவங்க கூட அவங்க சேர்ந்து mingle ஆகுறதுக்கே கொஞ்சம் நாளாகும் ஆனா, அங்க போற time ல இந்த கிராமப்புறத்துல இருந்து வர்றவங்களை அங்க இருக்கிறவங்க ரொம்ப தாழ்வா பேசி ரொம்ப உடைக்கிறுவாங்க அங்~ அவங்களும் படிச்சவங்கதான். இவங்களும் நம்மளை மாதிரி ஒருத்தவங்க, அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அவங்களை அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரிஞ்சாலுமே ஆனா, அந்த கிராமப்புறத்தில இருந்து வர்றவங்களை, கொஞ்சம் கொச்சை வார்த்தை~ வார்த்தை எல்லாம் use பண்ணி கொஞ்சம் தாழ்வா பேசி ரொம்ப கேவலமா பேசி அந்த இங்க இருந்து வர்றவங்க இனி நான் அங்க போகவே மாட்டேன். எனக்கு அங்க போகவே பிடிக்கல அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க பண்றாங்க. இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்தி நம்மள நம்மள மாதிரிபட்ட இளைஞர்கள் தான் அதெல்லாம் மாத்தணும். அவங்க யாராச்சும் அந்த மாதிரி பண்ணாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களையும் வரவேற்று, அப்~ அஹ் நம்ம அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லிக் கொடுத்து இன்னும் நம்ம அவங்களை மேல கொண்டு வந்தா மட்டும்தான்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 ஹம் ஆமா வந்துட்டு, நீ பார்த்தனா இப்ப நம்ம government school அதைப் பத்தி நம்ம பெருமையா பேசுறோம் இருந்தாலும் இப்ப normal லா ஒரு CBSE ஆ இருக்கட்டும் ஒரு இங்கிலிஷ் medium ஆ இருக்கட்டும் இங்க வந்து, அதாவது வேலை பார்க்கிற teachers இருக்காங்கல்ல அவங்க படிச்சதை விட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 கம்மியா தான் இருக்கும். ஆனா, அவங்க படிச்சது மொத்தம் ரெண்டு degree யோ மூணு degree யோதான் இருக்கும். ஆனா, அவங்க சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு இந்த இந்த government school ல உள்ளவங்களுக்கு teacher க்கு எல்லாமே தெரியும் ஆனாலும் அவங்க அதை வெளிய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 அவங்க கிட்ட என்ன ஒரு talent இருக்கு அதை நம்ம வெளிய கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்க மாட்றாங்க தெரியுமா

government வேலையில சேர்ந்திருக்காங்க. இவங்களே ஒரு ஆசிரியராதான் இருக்காங்க அப்படி இருந்த அப்புறமும் தங்களோட அஹ் பிள்ளைங்களை வந்து, அந்த government school ல அரசு பள்ளியில எல்லாம் சேர்க்க மாட்டாங்க ஏன்னா அங்க வந்து system சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட பிள்ளைங்களை எல்லாம் வந்து, இந்த matric பள்ளி, அப்புறமா இந்த CBSE பள்ளி இந்த மாதிரி தான் கொண்டு போய் சேர்த்து விடுறதுக்கு தான் ஆர்வம் காட்டுறாங்களே தவிர அஹ் அவங்க வேலை பார்க்கிற அஹ் school ல வந்து, எந்த ஆசிரியருமே அவங்க பிள்ளைங்களை சேர்க்கிறது இல்லை. அதை note பண்ணிருக்கியா ஹம் ஆமா ஆமா எல்லா இது கொஞ்சம், ஒரு issue எல்லாம் வந்துச்சு இல்ல முன்னாடி இதுல நிறைய issue வந்துச்சு. நீ இந்த அதுல, இடையில, teachers மாருங்க வந்து, அவங்களுக்கு சம்பள உயர்வெல்லாம் கேட்டு போராட்டம் எல்லாம் பண்ணியிருந்தாங்க அந்த time ல எல்லாம் இது கொஞ்சம் பெருசா வந்துச்சு ஆனாலும் இதை வந்து யாருமே கண்டுக்கிடலையே ஏன்னா, அவங்க பதவியில இருக்காங்க. நம்ம என்னப்பா பண்ண முடியும் இதையெல்லாம் நம்மள மாதிரி இளைஞர்கள் தானே இனி teachers ஆ வருவாங்க. அவங்க வந்து, இப்போ நிறைய இடத்திலே பார்த்திருக்கியா நிறைய changes வந்திருக்கு பிள்ளைங்க வந்து, அரசு school க்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த teachers மாருங்க வீடு வீடா போயி கூப்பிட்டு, அது வந்து, பெரிய teachers இல்லை. நம்மளை மாதிரி இளைஞர்கள்தான். இப்போ உள்ள, ஆஹ் தலைமுறையிலே உள்ளவங்கதான் ஆஹ் போய் சேர்ந்து அந்த அவங்க ஊர் பக்கத்திலே இருக்கிற அரசுப் பள்ளியிலே வந்து, நிறைய மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து ஆஹ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பிள்ளைங்களை சேர்த்து விட்டு பண்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த அரசு பள்ளியில உள்~ அஹ் சேர்ற இளம் தலைமுறை ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து, இப்படி ஆஹ் பிள்ளைங்களை வந்து ஊக்குவிச்சு அந்த பெற்றோருக்கு வந்து இதை எடுத்துச் சொல்லி, அவங்களும் நல்லா அந்த பிள்ளைங்களுக்கு சொல்~ பாடங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து அந்த பிள்ளைங்களை நல்ல வழியில வளர்த்தா நல்லா இருக்கும் ஆனா, இன்னொன்னு என்னன்னா என்னோட இது என் கருத்து என்னன்னா இன்னும் இந்த education ல நிறைய மாற்றம் வரணும். எப்படின்னா இப்போ, நம்ம இப்ப படிக்கிறதை பொறுத்தவரை என்னன்னா இப்போ ஒரு, நம்ம ஒரு degree படிப்போம் அப்படின்னா நம்ம மேல் படிப்பு படிக்கணும்னா அதுக்கான அந்த அஹ் fees structure இருக்குல்ல அது கண்டிப்பாவே வந்துட்டு, அது ரொம்ப கம்மி பண்ணும் என்னென்னா இப்போ கொஞ்சம் காசு உள்ளவன் படிச்சுடுவான் படிச்சு காசு கொடுத்து கட்டி படுத்திடுவான். ஆனால் சாதாரண மனுஷன் அவனுக்கு அவ்வளவு அறிவு இருந்தும் அவனால அந்த படிப்பு படிக்க முடியல அப்படிங்கிற நிலைமை உண்மையாவே வரக் கூடாது. இந்த உதவித்தொகை எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப வந்து SCST அப்படிலாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கெல்லாம், உதவித் தொகை நிறைய கொடுக்குறாங்க. ஆனா அது அவங்களுக்கு போகுதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல ஏன்னா இது வந்து அவங்க கண்டிப்பா அந்த fees structure எல்லாம் கம்மி பண்ணனும். அப்டின்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்ம நாடு வரும். கண்டிப்பா நல்லபடியா படிச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. இந்த கிராமப்புறங்கள்ல உள்ள மக்கள் எல்லாருமே இது உண்மைதான் . இதுக்கு வந்து, இதுக்கு நான் எனக்கே நடந்துச்சு. என்ன அப்படின்னா நான் college ல MCA ல போய் சேரும்போது ஆஹ் திடீர்ன்னு எங்க அப்பாவுக்கு முடியாம ஆயிடுச்சு. எங்க வீட்டுல வருமானமே இல்லை. அந்த மாதிரி ஆயிட்டோம். ஆனா நான் அங்க போய் சேர்ந்தாச்சு என்னால fees கட்ட முடியல. அப்போம் அது வந்து அது ஒரு நடத்துறது வந்து ஒரு ஆஹ் பாதிரியார்தான். ஒரு கிறிஸ்தவ church ல உள்ள, ஒரு பாதிரியார்தான் அதை வச்சு நடத்துறாரு. அப்ப அவருகிட்ட போயிட்டு எங்~ எங்க church ல உள்ள பாதிரியாரை கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி

அப்புறம் last ஆ நிறைய பேரு பெரியவங்களை எல்லாம் வச்சு பேசும்போதுதான் அவரு சொன்னாரு. ஆஹ் சரி, அவளை அஹ் படிக்க சொல்லுங்க university rank வாங்குனா மட்டும்தான் நான் அவளோட fees அ return பண்ணுவேன். இல்லாம அதுவரை அவ ஆஹ் fees pay பண்ணிதான் அவ படிக்கணும். அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி எல்லாம் சொல்லாம, கொஞ்சம் மனித நேயத்தோட அவங்களால முடியலன்னா சரி கொஞ்சம் ஒரு பாதி fees ஆவது கம்மி பண்ணி படிக்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும்

ஆ~ ஆமா அதுதான் நிறைய மாற்றங்கள் வரணும் கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரும். இனி நம்ம தலைமுறைக்காவது நம்ம அதை கொண்டு வந்துதான் ஆகணும் நம்ம தலைமுறையில நம்ம கொண்டு வரணும்

பல இடம் சென்று பெண்களிடம் இனிக்க இனிக்க பேசிய நானா இப்படி ஒரு பெண்ணிடம் காதல் சொல்ல தயங்கி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கும் போதே அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது இந்த நினைவிலேயே சுகமாக தெரிந்தவன் அது சந்தோஷம் எல்லாமே சிறிது நேரம் தான் வேலை வேண்டாம் என்று நைனி வந்து நிற்கும் வரை தான் எனலாம் சர்வநாடியும் ஒடுங்கிப் போனான் அந்த வேலையிலிருந்து நைனி விலகிப் போவதாகக் கூற தனக்குள் ஒரு வலியையும் இருக்கத்தையும் உணர்ந்தான் யதுநந்தன் அத அவளிடம் காட்ட விரும்பாதவனாக மெல்ல இப்ப எதுக்கு அஹ் அதுக்கு என்ன அவசியம் வந்தது miss நைனிதா என்றான் அவன் miss நைனிதா என்று சொன்னது மேலும் வலிக்க ஆக நான் முதலாளி நீ என்னிடம் வேலை செய்பவள் அந்த உறவு தான் நமக்கிடையே என்று சொல்லாம சொல்கிறான் போல இதற்கு மேலும் இவனை விரும்புகிறாயா முட்டாள் மனமே என்று கேட்டாள்

அப்போதுதான் அவன் கேள்வி உரைக்க இ~ இல்ல sir அது வந்து ஒரு வழியாக மென்று முழுங்கி கூறினாள் எங்க அம்மா அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு என்னதான் தேவ அது இதுன்னு இருந்தாலுமே அவங்களையும் பாக்கணும் இல்லையா

இவளுக்கு திருமணம் நிச்சயம் ஆகிவிட்டதால்தான் ஆண்மகனான தன்னிடம் விலகியே நடந்திருக்கிறாள் திருமணத்திற்குப் பின் மனைவி வேலைக்குப் போகக் கூடாது என்று கட்டளைப் போல ஆனால் தனக்கு வரும் மனைவி இவளைப் போல ஒரு நல்ல சேவை மனப்பான்மையுடன் அன்பும் பண்பும் நிறைந்தவளாக இருக்க வேண்டுமே அப்படி நான் விரும்பியது அனைத்துமே கானல் நீராகி போனது போல நினைக்கவே வலி கூறுவதாக நந்தனின் மனம் உடைந்து போனது இப்படி சேவை வேண்டாம் என்பது பெருத்த அடியாகவே வேலை வேண்டாம் என்பது பெருத்த அடியாகவே உணர்ந்தான் அவன்

எனக்கு திருமணம் மாப்பிளை வீட்டிற்கு பெண் வேலை செய்வதில் விருப்பம் இல்லை எனும் பட்சத்தில் இவன் மறுக்காமல் ஒப்புக்கொண்டு தானே தீர வேண்டும் என்று தோன்றியது அவளுள் இவள் அந்த காரணத்தை தேர்ந்தெடுத்ததுதான் ஆனால் தன் மனம்

நல்ல வேலையாக மேலும் விளக்கும் சிரமத்தை அவளுக்கு தராமலேயே அவனும் ஒப்புக்கொண்டது அவளுக்கு அப்பாடா என்றிருந்தது ஆனா நிம்மதியாக மூச்சு விட்டது செயற்கையோ என் நிம்மதி இருந்தால் ஏன் என் மனம் இப்படி கல்லை சுமக்கும் மலராக வலிக்க வேண்டும் இது இனி நிரந்தரம்தான் புகமாவனி~ முகபாவனியில் இந்த வலியை காட்டாமல் தவிர்க்க முயன்று அதே முயற்சியில் நந்துவும் இருப்பது தெரியாமலேயே விலகினாள் அவள் தனக்கு திருமணம் என்று சொல்லியும் சொல்லாமல் சொன்ன விதத்தில் விஷயம் புரிந்தது அவன் முகம் மாணிக்கம் மலராக வாடிவிட அதை பெரிதும் முயன்று மறைத்தான் நந்தனம் நல்ல வேலையாக இல்லை உண்மையிலேயே கெட்ட வேலையோ ஏதோ யோசனையாக இருந்த நைன்னியும் இதை கவனித்தாள் இல்லை இரு காதல் பறவைகளும் தங்கள் இதயத்தை ஒன்றறியாமல் ஒன்று குத்தி கிழித்து அந்த வலியில் துடித்துக் கொண்டிருந்தது ஒருவர் அறியாமல் ஒருவர் வலியை மறைத்து மற்றவர் முன் நடித்தும் கொண்டிருந்தார்கள் அவள் விடுதலை கேட்கவே தன் மனம் கவர்ந்த அவளின் விருப்பம் அதுவே அதையும் அளிப்பேன் என்று அவள் மனம் கழிக்க இன்முகமாகவே அதையும் அவளுக்கு அளித்தான் நண்பன் வீடு வந்தவளுக்கோ தாயை கட்டிக் கொண்டு அழ வேண்டும் போல அழுதும் தீர்த்தால் மகளின் வருத்தம் என்னவென்று யோசித்த தாய்க்கும் தங்கள் பிரிவால் வந்த அழுகை என்று தோன்றியதைத் தவிர மகள் காதல் தோல்வியால் அழக்கூடும் என்று யோசிக்கவே முடியாமல் போனது தொட்டதற்கெல்லாம் அம்மா அம்மா என்று மகள் சுற்றிவர இன்று பத்து நாட்கள் தாயின்றி வாழ்ந்த தவிப்பு இதுதான் என்று வருந்தினாள் அந்த தாயும் இனி ஒரு தரம் அவள் விருப்பமின்றி அனுப்பவே கூடாது என்று தேற்றவர் செய்தால் ஒருபுறம் மாற்றான் வீட்டுக்கு செல்லும் வயதில் கூட இப்படி தாயை பத்து நாள் பிரிந்ததற்கே அழுகிறாளே என்று சிரிப்பும் வந்தது அந்த கள்ளம் கபடமற்ற தாய்க்கு தேடும் இடமெல்லாம் கண்ணனே தோன்றினான் என்பதைப் போல காணும் இடமெல்லாம் தன் கண்ணனின் நினைவே தோன்ற அவளுக்கு நரகமாக இருந்தது வீடு ஆனால் இனி வாழ்வு முழுவதுமே இந்த நினைவுகள் மட்டுமே உறுதுணையாக இருக்கும் அதை நினைத்து ஓட்டுக்குள் சுருங்கும் நத்தையாக அன்றி தன்னால் முடிந்த சேவையை செய்யவும் அவள் மனம் விளைந்தது தனக்கு ஒரு மனமாற்றம் தேவைப்பட தாய் தந்தையிடம் கெஞ்சி கூத்தாடி அங்கிருந்து சென்று விடலாம் என்று மன்றாடினாள்

வாழ்க்கையே மகளுக்காக வாழ்ந்தவர்களுக்கு அவள் நிம்மதியே பெரிதாக பட அவள் கூறிய இடத்திற்கும் கிளம்பினார்கள் ஆனால் அது கொல்லி மலையாக இருக்க தாய் தந்தை அரியார்கள் இங்கு அவள் நினைவில் வாடும் நந்தனின் நிலை அறியாமலேயே மலைவாசம் சென்றாள் அவளும் கொல்லிமலைவாசம் உண்மையிலேயே நைனிக்கு இதம் தருவதாக அமைந்தது எனலாம் அங்கிருக்கும் மாசு மருவற்ற காற்றும் வெள்ளை மனம் கொண்ட மக்களும் அவளுக்கு இப்போது மிகவும் தேவைப்படுவதாக அங்கு மகள் அழைத்துச் செல்ல தாய் தந்தை இருவருக்குமே ஒன்றும் புரியாத நிலைதான்

இவ்வளவு உணர்வோம் என்று அவனுமே நினைத்து பார்க்கவில்லை நினைத்திருந்தால் அவளை எக்காரணம் கொண்டு போக விடாமல் தடுத்து இருப்பானாம் இப்படி உணவு தூக்கம் ஏன் தன் முகம் கூட மறந்து சிரிப்பு கூட தன்னை விட்டுப் போய் விலகி ஓடிவிட்டதோ அச்சம் கொள்ளும் அளவுக்கு தன்னிலை மாறியிருந்தான் அவனுக்கு மட்டுமா அவள் சென்றதும் அந்த வர்ணதேவாவே ஒளி மங்கிப் போய் காட்சியளிக்கிறது போலத் தோன்றியது தெரியாமல் தவிக்கும் விட்டில் பூச்சியாக தன் மனம் கவர்ந்த ஒளியே சுட்டெரிக்கும்

அவள் வீடு சென்று தேடினாள் அங்கே பூட்டிய கதவே அவளுக்கு வரவேற்க எங்க சென்று தேடுவது காதல் கடலில் கரை காணாமலே போய் அருகில் இருந்த எங்களையுமே இப்படி தவிக்க விட்டு விட்டாயே அடி பெண்ணே என்று நினைக்கவே துக்கம் தொண்டையை அடித்தது தன்னிலை பற்றி நினைத்தவளுக்கு அதன் பின்தான் நந்தனின் நிலை காண மிகவும் மோசமானதாக தோன்றியது நந்தன் எப்படி இருந்தவன் சோர்வு என்பதையே தேடி பிடிக்க முயன்றாலும் முடியாமல் தோற்கும் அழகிய இவன் முகத்தை இனி காணவே முடியாதா எப்போதுமே இந்த முகத்தில் தவழ்ந்து விளையாடும் சிரிப்பை இனி பார்க்கவே முடியாதா நோயாளியைப் போல என்ன இது கண்ணுக்குக் கீழே கருவளையம் சோர்ந்த உடலும் அவ்வளவா நைனியின் பிரிவு இவனை பாதித்திருக்க வேண்டும்

அவள் துணையை நாடி சென்றது என்னவோ அங்கே வேலை செய்பவனோ அவளுக்கு மிகவும் மனதிற்கு பிடித்தவனுமான சுரேஷிடம்தான் அவனுக்குமே நைனி நல்ல தோழியாக இருந்தாள் நைனியிடம் பழகியது பழகியதுனால்தான் ஆஷா தன்னை விரும்புவதே சுரேஷுக்கு தெரியும் அதுமட்டுமில்லாமல் அவள் அமைதியான முகமும் தன்னை கண்டதும் சிவக்கும் அழகும் அவனையே சற்று அசைக்க தொடங்கியிருந்தது தானாக வந்து பேசினாலும் முகம் பொங்க அவள் விலகி ஓடவும் அவனுள்ள மாசற்ற காதலை தத்தெடுத்தது அதை அவளிடம் சொல்ல தகுந்த நேரம் பார்த்துக் கொண்டிருந்தவனுக்கு எதிர்பாராமல் கிடைத்த அதிர்ச்சிதான் நைனி வேலை நீக்கம் என்ன ஆயிற்று இவளுக்கு எதனால் இந்த திடீர் முடிவு என்று குழம்பி இருந்தான் எல்லா குழப்பத்திற்கும் இடையாக ஆசா வந்து அவனிடம் நிற்க எப்போதுமே தன்னை கண்டு விலகி ஓடும் ஆஷா தான் முன் வந்து நிற்கவும் அவன் மனம் முதலில் துள்ளியது

எந்திரிச்சு இந்த நிமிர்ந்து அவளின் விழி நீர் கண்டு அவன் நிலை தடுமாறினான் தானாக அவள் கண்களில் வழிந்த நீரைத் துடைக்க நீண்ட கரங்களை வலுக்கட்டாயமாக அடக்கிக் கொண்டான் என்னங்க இது எதுக்கு இப்ப அழறீங்க நான் சும்மா விளையாட்டுக்குத்தானே பேசினேன் இல்லைங்க நான் அதுக்காக அல்ல நைனியப் பத்தி நினைச்சேன்னா உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அவளைப் பத்தி சொல்லுங்க என்ன உங்களுக்கே நல்லா தெரியும் நானும் அவளும் அவ்வளவு நெருக்கமான தோழிங்கன்னு சுரேஷுக்கு அவள் கவலை புரியாமல் இல்லை ஏதோ ஒருமுறை மட்டும் பேசும் தனக்கே அவள் இல்லாதது வெறுமை இப்படி தாக்குகிறது என்றால் அவள் உயிர் தோழிக்கு வருத்தம் இருக்காதா

அவ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கவும் மாட்டா என்ன சொல்றீங்க ஆஷா என்ன சொல்றா ஆஷா அவள் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளா புரியலையே குழம்பிப் போனான் சுரேஷ் குழப்பத்துடன் அவளை ஒருமையிலும் அழைத்துக் கேட்க அதைக்கூட அறியாமல் ஆஷா குழம்பியும் போனாள் இல்ல அவ வந்து love பண்றா அதனால அவ வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டா என்னது காதலிக்கிறாளா உண்மையான காதல் என்னைக்குமே ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியாகத்தான் இருக்குமோ அவள் அப்படிச் சொல்ல ஏனோ சுரேஷுக்கு ஆஷாவின் காதல்தான் நினைவு வருவதாக இவளும் அப்படித்தானே அவளும் தன் காதல இதயத்துக்குள்ளேயே பூட்டி வைத்திருப்பாளா இனியும் தாமதிக்காமல் சொல்லிவிட வேண்டும் தன் காதலை

நைனி யார காதலிச்சாங்க வேற யாரையும் இல்ல நம்ம யது நந்தன் sir அ தான் சுரேஷுக்கு உண்மைலையே தூக்கி வாரி போட்டது அவன் இதை எதிர்பார்க்கவே இல்ல இருவரும் நின்று பேசிக் கூட அவன் பார்த்ததே இல்லையே அதுதான் நம்ம sir உம் ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிறாரா இதுதான் காதல் பிரிவு துயர் என்பதா அவனுக்கு சிரிப்புதான் வந்தது நம்ம நந்தன் sir இதுவரை அவங்க பேசிக்கூட நான் பார்த்ததே இல்லை நைனி திடீர்னு விட்டுட்டு போயிட்டாங்க அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா பிரச்சனையே அவதான் அவ தன்னோட காதல இவர் கிட்ட சொல்லவே இல்லையே ஏன் என்கிட்ட கூட ஒத்துக்கலையே அப்படி என்னதான் வீராப்போ தன் தலையில தானே மல் அள்ளி மண் அள்ளி போட்டுக்கிட்டா எனக்கு புரியல ஆஷா தெளிவா சொல்றேன் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க தான் ஆனா அது இன்னொருத்தர் கிட்ட இருந்து மறைக்கிறாங்க அதுதான் பிரச்சனையே கேட்ட சுரேஷுக்கு என்ன இது இப்படி ஒரு காதல் கண்ணாமூச்சியாட்டம் என்று தோன்றியது அவர்கள் இருவரின் உண்மையான நேசமும் புரிந்தது இதற்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்க அதற்கான விடையும் ஆஷாவே ஏற்படுத்திக் கொடுத்தாள் நைனிய பத்தி சொல்லனும்னா அவளுக்கு சுயமரியாதை ரொம்ப ஜாஸ்தி என்னதான் பாசமா இருந்தாலும் கஷ்டத்தை அவ்வளவு சீக்கிரம் வெளிய சொல்லவும் மாட்டா அதோட வெளிப்பாடுதான் இப்படி எங்கேயோ ஓடிப்போய் ஒளிஞ்சுகிட்டா காதல மறக்க முயற்சி செய்யற பைத்தியக்காரத்தனமான முடிவெடுத்திருக்கிறா என்று கூறும்போது அவள் முகம் கசங்கியது என்ன சொல்வது என்று தெரியாமல் அவன் அமைதியை மட்டுமே கடைபிடிக்க அவன் மௌனம் கண்டவள் தயங்கியபடியே எனக்கு நீங்க ஒரு உதவி செய்ய முடியுமா கேட்க சொல்லுங்க ஆஷா அவன் ஆஷா என்று அழைப்பிலேயே அப்போதும் இதயம் உருக நைனிக்காவ தேடி கண்டு பிடிக்கணும் ஒரு பொண்ண என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடிட்டேன் இனி நீங்கதான் எனக்கு உதவி செய்யணும் இங்க நம்ம நந்தன் சாரோட நிலைமைய பாத்தாலே எனக்கு பயமாத்தான் இருக்குது இவரே இப்படி இருக்குறாருன்னா அங்க நையனிதாவ நெனச்சு கூட பாக்க முடியலயே தலைய உலுக்கி கொண்டாள் ஆஷா எனக்கு இங்க வேற யார்கிட்டயும் உதவி கேட்கவும் தோணல சுரேஷ் நீங்க எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்வீங்களா உனக்கு இல்லாம வேற யாருக்கு செய்வேன் கண்மணி என்று தோன்றவே சரி என்று தலை அசைத்தான் சுரேஷும் மலை ஜாதி மக்களுக்கு நைனிதாவின் வருகை உற்சாகத்தை ஆழ்த்தியது அவர்கள் உவகைக்கு அளவே இல்லாமல் போனது அதுவும் இவள் இனி இங்கேயே தங்கி அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவியை செய்யப் போவதாக சொல்ல அப்படியே நெகிழ்ந்து போனார்கள் அனைவருமே முடிந்தவரை பாச மழை பொழிந்தார்கள் அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கு ஒரு கல் தூரம் இருந்த ஒரு பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்க வைத்தார்கள் அங்கு அருகில் இருந்த அருவியின் சலசலப்பு காலை காற்றா அவள் மனதை வெகுவாக அமைதிப்படுத்தியது என்றே சொல்லலாம் ஆனால் நிதானத்தை விட கஷ்டமாக இருந்தது நந்தனின் நினைவுகளை ஒதுக்குவது காற்றை சுவாசிக்காமல் இருந்து விடும் பெண்ணே என்றாலும் இருப்பாளோ என்னவோ காதலை சுவாசிக்காமல் இருப்பது முடிகிற காரியமா சற்று அல்ல வெகுவாகவே சிரமப்பட்டு போனால் எனலாம் அவள் சிரமத்திற்கு சிகரம் வைத்தார் போல அந்த மலை ஜாதி மக்களுக்கான மருத்துவ முகாம் வேறு நினைவில் நின்று அவர் ஞாபகங்களை தோண்டி எடுப்பதாக